ஜாவா ல் பஃபர்ட்ரீடர் ஐ பயன்படுத்தி பயனர் இடமிருந்து உள்ளீடைப் பெறும் ஸ்போக்கன் tutorialக்கு நல்வரவு
இதில் நாம் கற்கப் போவது Javaல் பயனரிடமிருந்து உள்ளீடை பெற இன்புட்ஸ்ட்ரீம்ரீடர் மற்றும் பஃபர்ட்ரீடர் பற்றி இந்த டியூட்டோரியல் ஐ தொடர எக்லிப்ஸ் ல் எளிய ஜாவா புரோகிராம் ஐ எழுத கம்பைல் செய்ய இயக்க தெரிந்திருக்க வேண்டும் ஜாவா ல் டேட்டாடைப்ஸ் பற்றியும் தெரிய வேண்டும் இல்லையெனில் அதற்கான டியூட்டோரியல் களை எங்கள் வலைத்தளத்தில் காணவும் இங்கே பயனாவது உபுண்டு வி 1110 ஜேடிகே 16 மற்றும் எக்லிப்ஸ் இடே 370 இப்போது பஃபர்ட்ரீடர் என்றால் என்ன என காண்போம்
இது இன்புட் streamலிருந்து டெக்ஸ்ட் ஐ படிக்கப் பயனாகும் கிளாஸ் ஆகும்
இது கேரக்டர் களின் அரே மற்றும் வரிகளை படிக்கச் சிறந்த வழியை அளிக்கிறது
பஃபர்ட்ரீடர் ஐ பயன்படுத்த ஜாவா டாட் இயோ packageலிருந்து 3 கிளாஸ் களை இம்போர்ட் செய்ய வேண்டும் அந்த 3 classகள் அயோஎக்ஸ்செப்ஷன் இன்புட்ஸ்ட்ரீம்ரீடர் மற்றும் பஃபர்ட்ரீடர் பேக்கேஜஸ் பற்றியும் அவற்றை இம்போர்ட் செய்வது குறித்தும் வரும் tutorialகளில் கபோம்
உள்ளீடு எவ்வாறு பெறப்படுகிறது
பயனரிடமிருந்து பெறும் அனைத்து உள்ளீடும் ஸ்ட்ரிங் வடிவில் இருக்கும்
பின் அவை குறிப்பிட்ட datatypeக்கு மாற்றப்பட அல்லது டைப்காஸ்ட் செய்யப்பட வேண்டும்
பயனர் உள்ளீடை பெற நம் புரோகிராம் எழுதும் போது அதை காணலாம்
இப்போது பஃபர்ட்ரீடர் ஐ செயல்படுத்த சின்டாக்ஸ் ஐ காணலாம்
3 classகளையும் இம்போர்ட் செய்தபின் InputStreamReaderக்கு ஆப்ஜெக்ட் ஐ உருவாக்க வேண்டும்
BufferedReaderக்கும் ஆப்ஜெக்ட் ஐ உருவாக்க வேண்டும்
நம் புரோகிராம் ஐ எழுதும்போது இதை விரிவாக கற்போம்
Eclipseக்கு வருவோம்
இன்புட்பஃபர்ட்ரீடர் என்ற கிளாஸ் ஐ ஏற்கனவே திறந்துள்ளேன்
javaஇயோ packageஐ இம்போர்ட் செய்வதுடன் ஆரம்பிக்கலாம்
எனவே எழுதுக classக்கு முன் இம்போர்ட் ஸ்பேஸ் ஜாவா டாட் இயோ டாட் ஸ்டார் சேமி கோலோன்
இது இன்புட்ஸ்ட்ரீம்ரீடர் பஃபர்ட்ரீடர் மற்றும் அயோஎக்ஸ்செப்ஷன் கிளாஸ் களை இம்போர்ட் செய்யும் மெயின் methodனுள் பஃபர்ட்ரீடர் பயன் செய்வோம்
பஃபர்ட்ரீடர் ஐ பயன்படுத்தும் எந்த மெத்தோட் லும் IOExceptionஐ இட வேண்டும்
எனவே மெயின் மெத்தோட் க்கு பின் எழுதுக த்ரோஸ் அயோஎக்ஸ்செப்ஷன்
இதன் பொருள்
ஜாவா ல் எதிர்பாராத சூழ்நிலைகள் வரும்போது எக்ஸெப்ஷன்ஸ் எனும் பிழைகள் வருகிறது எக்ஸெப்ஷன் ஐ தடுக்க த்ரோஸ் keywordஐ பயன்படுத்துகிறோம்
த்ரோஸ் என்பது எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் போது பயனாகும் கீவர்ட் ஆகும் எக்ஸெப்ஷன் எர்ரர் கண்டிப்பாக வரும் என தெரியும் இடங்களில் இது பயன்படுகிறது பஃபர்ட்ரீடர் ஐ பயன்படுத்தும் போது எக்ஸெப்ஷன் எர்ரர் எப்போதும் நிகழ்கிறது
எக்ஸெப்ஷன் எரர்ஸ் நிகழ்வதை தடுக்க த்ரோஸ் அயோஎக்ஸ்செப்ஷன் ஐ பயன்படுத்துகிறோம் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பற்றி வரும் டியூட்டோரியல் களில் காண்போம் இப்போது InputStreamReaderக்கு ஆப்ஜெக்ட் ஐ உருவாக்குவோம்
அதற்கு மெயின் methodனுள் எழுதுக இன்புட்ஸ்ட்ரீம்ரீடர் ஸ்பேஸ் ஐஎஸ்ஆர் எக்வால்ட்டோ நியூ ஸ்பேஸ் இன்புட்ஸ்ட்ரீம்ரீடர் பேரெந்தீசஸ்
parenthesesகளினுள் எழுதுக சிஸ்டம் டாட் இன் பின் செமிகோலன்
ஜாவா ல் இன்புட்ஸ்ட்ரீம்ரீடர் என்பது பயனர் உள்ளீடைப் பெற நம்மை அனுமதிக்கும் கிளாஸ் ஆகும் சிஸ்டம் டாட் இன்
விசைப்பலகை மூலம் பயனரிடமிருந்து உள்ளீடைப் பெற ஜாவா கம்பைலர் இடம் சொல்கிறது
சில சமயம் இன்புட்ஸ்ட்ரீம்ரீடர் ன் ஆப்ஜெக்ட் ல் சேமிக்கப்பட்டதை
உள்ளீடு சிஸ்டம் டாட் இன் எடுக்கிறது இதன்பின் BufferedReaderக்கு ஆப்ஜெக்ட் ஐ உருவாக்கலாம்
எனவே எழுதுக பஃபர்ட்ரீடர் பிஆர் எக்குவல் டோ நியூ ஸ்பேஸ் பஃபர்ட்ரீடர் பின் பேரெந்தீசஸ்
parenthesesனுள் ஐஎஸ்ஆர் என்ற இன்புட்ஸ்ட்ரீம்ரீடர் க்கான ஆப்ஜெக்ட் ஐ எழுதுக
இப்போது ஐஎஸ்ஆர் மட்டுமே பயனரிடமிருந்து உள்ளீடைப் பெற உதவுகிறது
பஃபர்ட்ரீடர் ஆப்ஜெக்ட் ல் மதிப்பை சேமிக்க பஃபர்ட்ரீடர் உதவுகிறது
ஐஎஸ்ஆர் இந்த மதிப்பை பஃபர்ட்ரீடர் ஆப்ஜெக்ட் க்கு சேமிக்க அனுப்புகிறது இப்போது பயனரிடமிருந்து உள்ளீடு பெறுவதை ஆரம்பிக்கலாம்
முதலில் ஸ்ட்ரிங் ஐ உள்ளிட சொல்லி பயனரைக் கேட்கலாம்
எனவே ஸ்ட்ரிங் டைப் வேரியபிள் ஐ உருவாக்குக எழுதுக ஸ்ட்ரிங் ஸ்பேஸ் எஸ்டிஆர் செமிகோலன் இப்போது அவர் பெயரை உள்ளிட சொல்லி கேட்கலாம்
எனவே எழுதுக சிஸ்டம் டாட் ஆட் டாட் பிரின்ட்ல்ன் bracketகளினுள் இரட்டை மேற்கோள்களில் Enter யூர் நேம் பின் செமிகோலன்
உள்ளீடை ஸ்ட்ரிங் ஆக பெற எழுதுக
எஸ்டிஆர் எக்குவல் டோ பிஆர் டாட் ரீட்லைன் பேரெந்தீசஸ் பின் செமிகோலன்
ரீட்லைன் மெத்தோட் பயனரிடமிருந்து உள்ளீடை படிக்கும்
இப்போது உள்ளீடை இன்டிஜர் ஆக பெறுவோம்
டைப்பைண்ட் ல் ஒரு வேரியபிள் ஐ உருவாக்குவோம்
எழுதுக இன்ட் ந் செமிகோலன்
பயனரை அவர் வயதை உள்ளிடச் சொல்லி கேட்போம்
எழுதுக சிஸ்டம் டாட் ஆட் டாட் பிரின்ட்ல்ன் bracketகளினுள் இரட்டை மேற்கோள்களில் Enter யூர் ஏஜ் செமிகோலன்
உள்ளீடை பெற ஸ்ட்ரிங் டைப் ல் எஸ்டிஆர்1 என்ற மற்றொரு வேரியபிள் ஐ உருவாக்குக
இப்போது உள்ளீடை ஸ்ட்ரிங் ஆக பெற எழுதுக எஸ்டிஆர்1 எக்குவல் டோ பிஆர் டாட் ரீட்லைன் பேரெந்தீசஸ் பின் செமிகோலன்
இதை இன்டிஜர் datatypeக்கு மாற்ற எழுதுக ந் எக்குவல் டோ இன்டிஜர் டாட் பார்சின்ட் bracketகளில் str1செமிகோலன் இன்டிஜர் என்பது கிளாஸ்
பார்சின்ட் அதன் மெத்தோட்
இந்த மெத்தோட்
bracketகளில் அனுப்பப்பட்ட ஆர்குமென்ட் ஐ இன்டிஜர் ஆக மாற்றுகிறது
நேம் மற்றும் ageக்கான வெளியீட்டைக் காட்டுவோம்
எழுதுக சிஸ்டம் டாட் ஆட் டாட் பிரின்ட்ல்ன் bracketகளினுள் இரட்டை மேற்கோள்களில் தே நேம் இஸ் பிளஸ் எஸ்டிஆர் செமிகோலன்
அடுத்த வரியில் எழுதுக சிஸ்டம் டாட் ஆட் டாட் பிரின்ட்ல்ன் தே ஏஜஸ் பிளஸ் ந் பின் செமிகோலன்
சேமிக்கவும்
Ctrl ஸ் ஐ அழுத்துக
புரோகிராம் ஐ இயக்குக கன்ட்ரோல் மற்றும் ப்11 ஐ அழுத்துக
வெளியீட்டில் உங்கள் பெயரை கொடுக்க சொல்லி கேட்கப்படுவீர்கள்
எனவே பெயரை எழுதுக
ராமு பின் Enter செய்க
உங்கள் வயதை கொடுக்க சொல்லி கேட்கப்படுவீர்கள் இங்கே 20
பின் Enter செய்க நாம் பெறும் வெளியீடு160 தே நேம் இஸ் ராமு மற்றும் தே ஏஜ் இஸ் 20
எனவே பயனரிடமிருந்து உள்ளீடைப் பெற நமக்கு தெரியும்
இந்த டியூட்டோரியல் ல் நாம் கற்றது160 இன்புட்ஸ்ட்ரீம்ரீடர் பற்றி பஃபர்ட்ரீடர் பற்றி ஸ்ட்ரிங் லிருந்து விரும்பும் datatypeக்கு மாற்றுதல் சுய மதிப்பீட்டிற்காக புளோட் பைட் மற்றும் கேரக்டர் உள்ளீடை பயனரிடமிருந்து வாங்கி வெளியீட்டை காட்டவும் ஒரு எண்ணை உள்ளீடாக பெற்று அதை 3 ஆல் வகுத்து கன்சோல் ல் வெளியீட்டைக் காட்டவும்
இந்த இணைப்பில் உள்ள காணொளியைக் காணவும் இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருக்க சொல்கிறது இணைய இணைப்பு வேகமாக இல்லையெனில் தரவிறக்கி காணவும்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
மேலும் விவரங்களுக்கு 1 தமிழாக்கம் பிரியா
நன்றி